வணக்கம் ஜிகெம்பெயிண்ட் க்கான கண்ணோட்டம் குறித்த டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது ஜிகெம்பெயிண்டை அதன் அனைத்து பயன்பாட்டு fileகளுடன் நிறுவுதல் ஜிகெம்பெயிண்ட் மற்றும் அதன் பயன்பாட்டு மென்பொருட்களின் மெனுபர் ஐ காணுதல் ஜிகெம்பெயிண்ட் பயனர் கையேட்டை காணுதல் வெவ்வேறு ஜிகெம்பெயிண்ட் பயன்பாட்டு மென்பொருள்களை பயன்படுத்துதல்
மேலும் ஜிகெம்பெயிண்ட் மற்றும் ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷனுக்கு இடையேயான தொடர்பை காணுதல் ஜிகெம்பெயிண்ட் ஐ பயன்படுத்தி வரையக்கூடிய பல்வேறு அமைப்புகளை சற்று காணுதல்
இந்த டுடோரியலுக்காக நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் இயங்குதளம் பதிப்பு 1204
ஜிகெம்பெயிண்ட் பதிப்பு 01210
ஜிகெம்கால்க் பதிப்பு 01210
ஜிகெம்3டி பதிப்பு 01210
ஜிகெம்டேபுள் பதிப்பு 01210
ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷன் பதிப்பு 1222
இந்த டுடோரியலை பயிற்சி செய்ய தேவையானவை உயர்நிலை பள்ளி வேதியியல் பற்றிய அறிவு மற்றும் இணைய இணைப்பு
ஜிகெம்பெயிண்ட் என்றால் என்ன என காண்போம்
ஜிகெம்பெயிண்ட் என்பது க்ணோம் 2 டெஸ்க்டாப் க்கான இருபரிமாண வேதியியல் அமைப்பு திருத்தி
இது அதன் பயன்பாட்டு அம்சங்களாக ஜிகெம்கால்க் ஜிகெம்3டி மற்றும் ஜிகெம்டேபுள் ஐ கொண்டுள்ளது
ஜிகெம்பெயிண்ட் லினக்ஸ் இயங்குதளத்திற்கு மட்டும் கிடைக்கிறது
ஜிகெம்பெயிண்ட் குனோம் கெமிஸ்ட்ரி யூட்டில்ஸ் ல் உள்ளடங்கியது ஜிகெம்பெயிண்ட் மற்றும் அதன் பயன்பாட்டு fileகளை உபுண்டு லினக்ஸ் இயங்குதளத்தில் சினாப்டிக் பேக்கேஜ் மேனஜரை பயன்படுத்தி நிறுவ முடியும்
சினாப்டிக் பேக்கேஜ் மேனஜர் பற்றிய மேலும் தகவல்களுக்கு எங்கள் இணையத்தளத்தில் உள்ள லினக்ஸ் தொடரை கவனிக்கவும்
சினாப்டிக் பேக்கேஜ் மேனஜர் விண்டோவில் பின்வரும் பயன்பாட்டு பைல் களை சோதிக்கவும்
ஜிசெம்பெயிண்ட் லிப்கு0 gcu பிளக்கின் libgcu டிபிஜி gcu பின்
இப்போது பயனர் கையேடு பற்றி காண்போம்
பயனர் கையேடு ஜிகெம்பெயிண்ட் மற்றும் அதன் பயன்பாடுகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை சுருக்கமாக விளக்குகிறது
இந்த இணைப்பில் ஜிகெம்பெயிண்ட் பயனர் கையேடை வழங்குகிறது
httpgchemutilsnongnuorgpaintmanualindexhtml ஜிகெம்பெயிண்ட் மற்றும் அதன் அனைத்து பயன்பாடுகளின் menubarகள் உபுண்டு டெஸ்க்டாப் மெனுபர் ல் தோன்றும்
இது ஜிகெம்பெயிண்ட் ன் டூல் பாக்ஸ் ஆகும்
வெவ்வேறு அமைப்புகளை வரைய நாம் பல்வேறு toolகளை பயன்படுத்துவோம்
டூல் பாக்ஸ் நடப்பு தனிமத்தை மாற்ற ஒரு உள்ளடங்கிய தனிமவரிசை அட்டவணையைக் கொண்டுள்ளது
இங்கே டூல் பாக்ஸ் ல் வெவ்வேறு toolகளை பயன்படுத்தி வரையப்பட்ட வெவ்வேறு அமைப்புகள் உள்ளன
இந்த தொடர் டுடோரியல்களில் இந்த toolகளை பயன்படுத்தி எவ்வாறு வெவ்வேறு அமைப்புகளை வரைவது என்பதை நான் விளக்குவேன்
இப்போது ஜிகெம்பெயிண்டின் பயன்பாட்டு மென்பொருள் பற்றி விளக்குகிறேன்
இது கெமிக்கல் கால்குலேட்டர் விண்டோ
சியர்ச் பார் ல் c3ஹ்8 என டைப் செய்து Enter ஐ அழுத்துகிறேன்
இந்த விண்டோ தகவல்கள் மற்றும் புரோப்பேன் ன் ஐசோட்ரோபிக் பேட்டர்ன் ஐ காட்டுகிறது
இது gchem3ட் விண்டோ
ஜிகெம்பெயிண்ட் ல் வரையப்பட்ட இருபரிமாண அமைப்புகளின் முப்பரிமாண மாதிரிகளை காட்டுகிறது
ஜிகெம்பெயிண்டின் புதிய பதிப்பில் மூலக்கூறுகளின் 3ட் ரெண்டரிங் மேம்படுத்தப்பட்டுள்ளது
இது ஜிசெம்டபிள் விண்டோ
இது தனிமங்களின் தனிமவரிசை அட்டவணை மற்றும் அதன் போக்குகளை கொண்டுள்ளது
ஜிகெம்பெயிண்டில் மற்றொரு தனித்துவ அம்சம் உள்ளது
ஜிகெம்பெயிண்டில் வரையப்பட்ட இருபரிமாண அமைப்புகளை ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷனில் முப்பரிமாண அமைப்புகளாக காண முடியும்
முப்பரிமாணத்தில் அமைப்புகளை காண ஜிகெம்பெயிண்ட் fileகளை mol பார்மேட் ல் சேமிக்க வேண்டும்
ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷனுக்கு சுருக்கமான அறிமுகம்
இது ஒரு கட்டற்ற மூலக்கூறு காட்சிபடுத்தி வேதியியல் அமைப்புகளின் முப்பரிமாண மாதிரிகளை உருவாக்கவும் பார்க்கவும் பயன்படுகிறது புரதங்கள் மற்றும் பெருமூலக்கூறுகளின் இரண்டாம் அமைப்புகளைக் காண பயன்படுகிறது
மேலும் தகவல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தில் ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷன் தொடரை காணவும்
ஜிகெம்பெயிண்ட் தொடரில் பின்வரும் அற்புதமான அம்சங்களை கற்போம் Templateகள் மற்றும் Residueகளை பயன்படுத்துதல் மூலக்கூறுகள் மற்றும் பிணைப்புகளை உருவாக்குதல் வாசனை மூலக்கூறு அமைப்புகள் ஆர்பிட்டால் மேற்படிவு உடனிசைவு அமைப்புகள் முப்பரிமாண அமைப்புகளை காணுதல் தனிமவரிசை அட்டவணையின் போக்குகளை காணுதல்
சுருங்கசொல்ல
இந்த டுடோரியலில் நாம் கற்றது ஜிகெம்பெயிண்டை அதன் அனைத்து பயன்பாட்டு fileகளுடன் நிறுவுதல் ஜிகெம்பெயிண்ட் மற்றும் அதன் பயன்பாட்டு மென்பொருட்களின் மெனுபர் ஐ காணுதல் ஜிகெம்பெயிண்ட் பயனர் கையேடை பயன்படுத்துதல் ஜிகெம்பெயிண்ட் பயன்பாட்டு மென்பொருட்களை பயன்படுத்துதல் மற்றும் ஜிகெம்பெயிண்ட் மற்றும் ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷனுக்கு இடையேயான தொடர்பு
மேலும் ஜிகெம்பெயிண்டில் வரையக்கூடிய பல்வேறு அமைப்புகள் குறித்தும் சற்று பார்த்தோம்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்